சரி சரி அப்பனா

ஏன்னா குடுக்குறதுக்கு வந்து sign னா வந்து ஏன்னா main னா நீ sign னா எப்டி போடுறானு ஒரு photo கூட எடுத்து வச்சிக்கோ

அது உனக்கும் easy ல பரவல்ல ரெண்டு வாட்டி அலையா வேண்டியாது இல்ல ஒரே வாட்டி முடிஞ்சிடும்ல ஆமா ஆமா கண்டிப்பா

ஏன்னா நாமளா பொறுத்த வரைக்கும் வேலையில leave குடுக்குறதே பெரியா விசியாம இருக்கு ஆமா டி work leave குடுக்க மாட்றங்க இன்னைக்கு எதோ permission குடுத்தாங்க ஏம்மா புண்ணியமா போச்சுமானு வந்தே

பன்னதுலையே useful ஆனா நடந்துருக்கு ஒரு விசியம்.

first savings account open பண்ண போறே

அம்மாக்கும் போடு அப்பாக்கும் போடு யார் யாரெல்லாம் தெரியுமோ இந்த information நீ எல்லார் கிட்டையும் pass பண்ணு

ஏன்னா நாம எல்லோருமே வேலைக்கு போனோமா வந்தோமா சாப்டோமா தூங்கணுமா எதாச்சும் ஒரு issue வந்த உடனே கடன் எதாச்சும் ஒரு hospital போகணும்னா கடன் இந்த மாதிரி தான் நம்ம வாங்குவோமே தவிர இந்த saving account ல நம்ம இதுல ஒரு ரூபா சேத்து வச்சோம்னா இதுக்கு வட்டி வருமே இது வந்து நம்ம எடுத்து use பண்ணிக்கலாம் அந்த ஒரு mindset யாருக்குமே இல்ல

இப்போதைக்கு இந்த மாரி எல்லாம் பண்ணோம்னு வச்சிக்கோயே நமளுக்கு வந்து

உம் இப்போ இதுவே நம்ம வந்து ஒரு நேரம் நம்ம கடன் குடுக்குற மாதிரி இருக்கும். யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நாம வந்து சேத்து வச்சிருந்தா

நம்ம வந்து யாருக்கோ குடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு இதுவா இருக்கும்ல பரவல்ல

கண்டிப்பா இது ரொம்ப நல்லா chance த மாலதி ஹம் கண்டிப்பா சத்யா நீ போய் நாளைக்கு போய் மறக்காம அண்ணா போய் வாங்கிட்டு வர சொல்லு இல்லன உனக்கு time இருந்துச்சுனா நீ போய் application form வாங்கு அத அந்த form வாங்கு

form வாங்கி one week time குடுப்பாங்க இல்ல பண்ணி குடுத்துடு சரி சரி மாலதி

நா பண்ணி முடிச்சதுமே நா உனக்கு call பண்றேன் நா form வாங்கிட்டு நா பண்ணிட்டேனு சொல்லிட்டு உனக்கு inform பண்ணிறேன்

benefits எல்லாம் இருக்கு. so அதுனால இத வந்து use பண்ணிக்கிட்டு கண்டிப்பா எங்க அம்மாக்கு கூட நா open பண்ணிட்டு salary ரெண்டு இதா வாங்கிட்டு வர சொல்லு ரெண்டோ இல்ல மூனோ வாங்கிட்டு வர சொல்லு

வாங்கினு வந்துட்டு போட்டு வச்சிருங்க உங்களுக்கு நெறையா இன்னும் வர கால கட்டத்துல இன்னும் benefits நெறைய இது எடுத்துட்டு வருவாங்க

அஹ சரி மாலதி

வணக்கம், இப்ப நம்ம வந்து இந்த இதுல என்ன பாக்கப்போறோம் அப்படின்னு சொல்றேன் வந்து அஹ் அவங்கவங்க போன இந்த அஹ் சுற்றுலாத்தலங்களை பத்தி நம்ம சொல்லணும் அஹ் எனக்கு தெரிஞ்சவரையிலும் நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த இதை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் அஹ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ போனதுல வந்து அஹ் நான் திருப்பதி போயிருந்தேன் அஹ் திருப்பதி ஒரு ரெண்டு வருசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் நானும் எங்க அத்தை வீட்ல எல்லாரும் போயிருந்தோம் அப்போ திருப்பதி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வந்து நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அஹ் அங்க வந்து அந்த திருப்பதி வந்து இந்தியாவுல இருக்குற அஹ் ஆந்திர பிரதேசத்தோட தென் கிழக்கு பகுதியில ஒரு திருப்பதி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு வைணவத்தலம் அப்படின்னுதான் சொன்னாங்க அஹ் திருப்பதி வந்து மா இது வந்து ஒரு மாநகராட்சியா இருக்கு இந்தியாவுல இருக்குற முக்கியத் திருத்தலங்கள்ல வந்து இது வந்து ஒன்னு அப்படின்னு சொன்னாங்க அங்க வந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிறையபேர் வந்துருந்தாங்க இந்த தலத்துல வந்து வைணவர்களோட அஹ் நூற்றி எட்டு தேசங்கள் அப்படின்னும் இதை வந்து சொல்றாங்க அஹ் கோவில் திருவரங்கத்துக்கு

பத்மாவதி தாயார் கோயில் வந்து கொண்டுள்ள திருப்பதியும்தான் வந்து இரு நகரங்களா வந்து விளக்கினாலும் பொதுவுல இருக்கிற திருப்பதி என்றே இது வந்து பக்தர்களால் போற்றப்படுது அப்படின்னும் சொன்னாங்க அஹ் திருமலை மேல்த்திருப்பதி என்னும் அஹ் இது வந்து கீழ்த்திருப்பதி என்றும் ரெண்டு வகையா சொல்வாங்க அதை அங்க போனீங்கன்னா அந்த மலையை சுத்தி ஏறும்போது அந்த இதை இத வந்து அதிகமா சொல்லி

முன்னாடி அதுவந்து இப்போ திருப்பி அது வந்து மருவிங்கிறது வந்து அது வந்து பழையபேர் இப்ப அது வந்து புதுப்பிச்சு திருப்பதி அப்படின்னு ஆயிருக்குன்னு கருதப்படுகிறதா அப்படி வந்து நாம சொல்றோம் அஹ் திருமலை வந்து ஏழு மலை அப்படின்னும் சொல்றாங்க இது திரும்ப வந்து ஏடு ஏடு கொண்டது என்றும் தமிழ்ல வந்து ஏழு மலை என்றும் அழைக்கப்படுது ஏழு சிகரங்களைக் கொண்ட மலைகள்ல திருமலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஆதிசேஷனின் ஏழு தலைகளை குறிச்சு வருவதால இந்த மலைக்கு தீர்த்தா ஸ்தலம் என்றும் பெயர் சொல்றாங்க சேஷாத்ரி, நீளாத்ரி, கருடாத்ரி, அஹ் அஞ்சனாத்ரி அஹ் பிரத்திபத்ரி, நாராயண நாராயணாத்ரி, வேங்கடாத்ரி ஆகிய ஏழு மலை வந்து இந்த மலையோட சிகரங்களாக பெயர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க கிடைக்கப்பெற்ற கல்வெட்டெல்லாம் வந்து பெரும்பாலும் கல்வெட்டாதான் இருக்கும் இது வந்து பண்டைய தமிழகத்துல இருக்கிற தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதி அப்படின்னும் சொல்றாங்க இதோட வரலாறு எனக்கு கொஞ்சம் தெரியும் அதை வந்து சொல்றேன் உலகிலேயே மிகப் பழமை பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகள்ல வந்து இரண்டாம் இடம் வகிக்கிறது

சிலப்பதிகாரம், சாத்தனாரின் மணிமேகலை என குறிப்பிட்டிருக்காங்க இந்த மலையை வந்து பண்டைய தமிழகத்துல வடபுறத்து எல்லையாக சிலப்பதிகாரத்துல குறிப்பிடுறாங்க அப்படின்னும் சொல்லிருக்காங்க இந்த வெங்கடேஸ்வரா ஆலயம் வந்து எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது வந்து நமக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் இது பல பெரரசுகளால பராமரிக்கப்பட்டு வந்துருக்கு அப்படிங்கிறதிருக்கு பல்லவர், சோழர், பாண்டியர் சாளுக்கியர் விஜயநகர விஜயநகர மன்னர்களால் வந்து இந்த கோயில் வந்து பராமரிக்கப்பட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள கல்வெட்டு எல்லாமே பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டாவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லீருக்காங்க அஹ் விஜயநகர பேரரசின்போது அஹ் மன்னரான ஸ்ரீ கிருஸ்னதேவராயர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தங்கமும் மற்ற விலை உயந்த ஆபரணத்தையும் நன்கொடையாக தந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த் கோயிலை ஒட்டி நிறைய கோயில்கள் வந்து கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க திருப்பதில இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவுல தென்மேற்குபுறம் தள்ளி இருக்கும் சந்திரகிரி என்னும் மலை வந்து அஹ் சாரி சந்திரகிரி என்னும் கிராமம் வந்து விஜயநகர சக்கிரவர்த்தியின் இரண்டாம் தலைநகரமா விளங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க வைணவம் வந்து பெரிதாக பின்பற்ற அஹ் பின்பற்றப்பட்ட பொ. ஊ. ஐந்தாம் நூற்றாண்டில் திருப்பதி வந்து ஆழ்வார்களால அதாவது வைணவ முனிவர்களால் கலியுக வைகுண்டம் என்று போற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தி இயக்கத்தை சேய்ந்த ஆழ்வார்கள் ஆன்மீக பூமியில வெங்கடேஸ்வரன் மீது அவர்களால் இயற்றிய பாடல்களுக்காகவும் இலக்கியங்களுக்காகவும் பெயர்போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேல சுகந்தி நீங்க சொல்லுங்க அஹ் நான் எனக்கு தெரிஞ்சது வந்து அஹ் கோயம்புத்தூர் நான் போயிருக்கேன் அதனால நான் இப்போ கோயம்புத்தூர்ல நான் எனக்கு தெரிஞ்சதும் நான் போன ஊரைப்பத்தி அதெல்லாம் மட்டும் சொல்றேன் மாநிலத்துலயே கோயம்புத்தூர் வந்து மூணாவது ஊரா இருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஊரா இருக்கு நான் வந்து அங்க கோவிலுக்குதான் போனது எங்க வீட்ல வந்து ஆன்மீக சுற்றுலாக்குதான் அதிகமா கூட்டிட்டு போவாங்க வேற எதுக்கும் கூட்டிட்டு போகமாட்டாங்க அப்படி அங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுதுதான் நான் அந்த ஊருக்கு போனேன் அங்க வந்து முருகர் கோவில் நல்லா பெரிய கோவிலா இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து சிவன் கோவில் இருக்கு அஹ் இந்த கோவில் எல்லாம் தவிர்த்து வேற என்ன அங்க நல்லா ஃபேமஸ் ஆனதுன்னு பாத்தா சாதம் நல்லா ஃபேமஸ் ஆனது அஹ் பள்ளிபாளையம் சிக்கன் சிக்கனுக்கு ரொம்ப அதாவது கோழிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அங்க அதுக்கு அடுத்தது வந்து அதையும் தாண்டி போகணும்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான பூங்கா இருக்கு அங்க பூங்கால வந்து நல்லா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி விளையாடி சந்தோசமா இருப்பாங்க குடும்பத்தோட போயிருந்தாங்க அப்படினா அஹ் அதுக்கு அடுத்தது அம்மன் கோவில் எல்லா இடத்துலயுமே வந்து நாங்க நல்லா சுத்திப்பாத்துட்டு இருந்தோம் எங்க குடும்பத்தோட போயிருக்கும்போது ஹம் கோவில் அஹ் கோவிலைப்பத்தி சொல்லனும் அப்படினா ஹம் மருதமலை முருகர் கோவில் அங்க ரொம்ப பெரிய கோவிலா இருக்கும் படிகள்லாம் ஏறி நிறைய படி வச்சுட்டு போயிட்டு சாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்து கீழ இறங்கி வர்றதுக்கே மனம் மனசே இருக்காது ஏன்னா இருந்து பாக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் இடம் எல்லாம்

சிவன் கோவில் பாத்தா ஹம் இது வந்து மலை முருகர் கோவில் வந்து மலைல ஏறி போறமாதிரி இருக்கும் சிவன் கோவில் வந்து மலைல இருக்காது ஆனாலுமே அந்த கோவிலுமே அருமையா இருக்கும் நிறைய படப்பிடிப்புகள் எல்லாம் அந்த கோவில்ல எடுப்பாங்க ஹம் இதைத்தாண்டி வேற போற வழி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டு நம்மளோட வாகனத்துல நம்ம போகும்பொழுது ரெண்டு பக்கங்களும் தென்னை தோப்புங்களா இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா ஒரு இயற்கை காட்சி பொருந்திய ஊரா இருக்கும்

நான் வந்து குன்றத்தூர் முருகர் கோவில் போயிருக்கேன் அதைப்பத்தி வந்து நான் சொல்றேன் நான் இப்போ குன்றத்தூர் முருகர் கோவில் வந்து சென்னைக்கு

அந்த முருகப்பெருமான்தான் இந்த கோவில்ல வந்து முதன்மை கடவுள் முருகப்பெருமானோட பேர்கள்னு சொல்லும்போது நிறைய பேர் இருக்கு என்னன்னா வந்து கார்த்திகேயா. குமரன், சண்முகன், கந்தா அப்படின்னு வந்து நிறைய பெயர் வந்து அந்த கடவுளுக்கு வச்சுருக்காங்க புலவர்கள் எல்லாமே தமிழகம் மிகவும் வந்து கடவுள் அவர் வந்து தமிழ் இந்துக்கள் மத்தியில வந்து அபரிமிதமான ஒரு புகழ் பெற்றவர் நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம இலங்கையிலயும், மலேசியாவுலயும் கூட வந்து முருகனுக்கு வந்து கோவில் இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுகிட்டேன் அசுரர்களுக்கு எதிராக வந்து தேவர்களின் படையை வந்து வழி நடத்தி அவர்களை வந்து வீழ்த்திய தேவர்களோட தளபதிதான் நம்ம வந்து முருகன் சூரபத்மன் என்ற வந்து ஒரு அரக்கனை கொன்று எதிரான காவிய போரின்போது அவர் வந்து ஆறு இடங்களில் தங்கினாராம் அதுஎல்லாம் என்ன இடம்னு சொல்றாங்கன்னா சுவாமி மலை திருத்தணிகை, திருவாவினன்குடி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்சோலை, அப்புறம் திருச்செந்தூர் ஆகிய ஆறு தலங்கள்லதான் வந்து அவர் தங்கினாராம் இந்த தலங்கள்லாம் ஒவ்வொன்றுமே வந்து திருமுருகாற்றுப்படையோட தமிழ்ப் பாசுரங்களில் வந்து ஒரு புகழப்பட்ட இந்த ஆறு கோவிலும் முருகப்பெருமானோட புகழ்வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லிருக்காங்க பல இந்து புராண கதைகள்ல வந்து முருகன் ஒரு வந்து பிரம்மச்சாரியா வந்து குறிப்பிட்டுருக்காங்க அவரோட வாழ்க்கைல பெரும்பாலான முக்கிய நிகழ்வுகள் வந்து அவரோட இளமைப்பருவத்துலதான் நடந்துருக்கு அவரது பிறப்பு மற்றும் புராணங்களுக்கு வந்து

அதேபோல் வட இந்தியாவுல வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு எப்படி முருகப்பெருமான் வந்து குழந்தை கடவுளோ அந்த மாதிரி வட இந்தியாவுல வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு குழந்தைக்கடவுளா வந்து அவரை வந்து வழிபடுறாங்க இவருக்கு வந்து வள்ளி தெய்வானை வந்து ரெண்டு மனைவிகள் இருப்பதாக வந்து புராணங்கள் எல்லாம் கூறுகிறது கோவிலோட புராணங்கள்இப்போ திருப்பூர் இல்ல இங்க வந்து திருத்தணிக்கு செல்லுபோது வந்து முருகன்மலைல தங்கியதாக இந்த புராணம் வந்து சில இது கூறுகிறது அதை முருகரை அவரோட புராணம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுல உள்ள ஒரே முருகன் கோவில் வந்து இதுவாகும் அதாவது எதுன்னா வடக்கு திசையை நோக்கி இறைவன் காட்சி தருவதால் வந்து இத்தலம் வந்து திருத்தணிகை என்று அழைக்கப்படும் அதாவது திருத்தணிகை அங்க இருக்கிற ஒரு முருகன் கோவில்தான் ரொம்ப புகழ்பெற்ற கோவிலா வந்து சொல்லியிருக்காங்க இங்க வந்து அந்த இறைவன் வந்து வடக்கு நோக்கி நின்றபடி வந்து நம்மளால தரிசிக்க முடியுமாம் இக்கோவில் வந்து சோழ மன்னன் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் வந்து கட்டப்பட்டதாம் இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பு என்னன்னா வந்து இரு தேவியர்களும் வந்து இவருடன் வீற்றிருந்தாலும் ஒரே நேரத்தில் ஓர் தேவியருடன் மட்டுமே வந்து இறைவனை வந்து தரிசிக்க முடியுமாம் அதாவது வந்து அவங்களோட இரண்டு மனைவிகூடத்தான் அவர் வந்து அந்த சிலை இருக்குமாம் ஆனா நம்ம பாக்க அவரோட ஒரு மனைவியா தெரிவாங்கலாம் நம்மளுக்கு அதுதான் இதோட சிறப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க புராணங்களின்படி வந்து முருகப்பெருமானோட திருத்தணியை அடையும்முன் இத்தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை வந்து வழிபட்டாராம் தாரகாசுரன் என்ற அசுரன் வந்து தேவர்களை துன்புறுத்திக்கொண்டிருந்தான் அப்போ வந்து முருகன் வந்து தன்னோட படைய முன்னெடுத்து சென்று அதாவது திருப்பூரில் உள்ள கடுமையான போர் செய்து அவனை வந்து வென்றாராம் இப்போவும் வந்து திருப்பூர் ஊர்ல முருகனுக்கான ஒரு கோவில் வந்து இருக்கு அந்த கோயில்தான் ரொம்ப வந்து புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் வந்து போயிட்டு வந்துருந்தாங்க என்னையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருந்தாங்க திருத்தணி செல்லும் வழியில வந்து ஒரு சிறிய குன்றின்மீது வந்து பார்வையிட்டு அங்க சில நாள்கள் வந்து ஓய்வெடுக்க வந்து முடிவு செய்தாராம் முருகர் அந்த மலையடி உயரத்தில் தங்கியிருந்த அவர் தினமும் வந்து அவங்க அப்பா கடவுள் அவங்க அப்பாவான சிவா சிவனை வந்து வழிபட்டுட்டு இருப்பாராம் அதாவது ஒரு லிங்கத்தின் வடிவத்துல வழிபட்டுட்டு இருப்பாராம் இந்த சிவன் வந்து கந்தேஸ்வரர் முருகன் வழிபட்ட சிவனுக்கு வந்து கந்தேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்காம் குன்றத்தூர் மலையடிவாரத்துல லிங்கத்தை வந்து நம்ம காணலாம் அதுக்கப்புறம் வந்து கந்தன் வழிபட்டதால அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவிலோட முக்கித்துவம் என்னன்னு பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பல்வேறு காரணங்களுக்காக வந்து பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வருகிறார்கள் அதாவது வந்து திருமணத்துல தாமதம் உள்ளவர்கள் அப்புறம் திருமணம் தடைகள் நீங்க இங்க வந்து முருகப்பெருமானை வந்து வழிபடுறது அதெல்லாம் கோவில் நம்ம எப்ப வந்து திறந்திருக்கும் அப்படின்னு பாத்தோம்னு வச்சுக்கோங்க காலைல ஆறரைல இருந்து மதியம் பனிரெண்டரை வரையிலும் கோவில் திறந்திருக்கும் அப்புறமா மதியம் நாலுல இருந்து இரவு எட்டு மணி வரையும் வந்து கோயில் திறந்திருக்கும் அந்த நேரத்துல தான் நானும் எனது நண்பர்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் இதுல வந்து என்னன்னா வந்து அங்க விபூதி இல்லேனா புனித அப்படிப்பட்டதெல்லாம் வந்து எங்களுக்கு குடுத்தாங்க பிரசாதமா எனக்கு தெரிஞ்சவரையும் சொல்லிட்டேன் ஸ்ரீதேவி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க அஹ் நான் வந்து திருப்பதில இருக்கிற அந்த அதோட சிறப்ப வந்து நான் திருப்பியும் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் இருக்கு அதுலயே நமக்கு அதுல வந்து வைணவ சம்பிரதாயத்தை வந்து திருவரங்கத்துக்கு அடுத்தபடியா விளங்குவது வந்து திருப்பதி ஆலயம் இதுல வந்து பதினோராம் நூற்றாண்டுல வந்து அந்த கோயிலோட ஆச்சாரி அனுஷ்டாணம் வந்து ராமானுஜ ஆச்சாரியார் அப்படிங்கிற அவரால வந்து முறை முறையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மதுரை மீனாட்சியம்மன் கோவில், அரங்கநாதர் சுவாமி கோவில் ஆகியவை வந்து இஸ்லாமியர்களால் வந்து சூறையாடப்பட்டபோது தென்னிந்தியாவுல தப்பியிருந்த இடம் வந்து திருப்பதி மட்டுந்தான இந்த இஸ்லாமிய போது திருவரங்கத்துல இருந்த திருவரங்க திருவுருவச்சிலை வந்து திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டது அஹ் அது எப்படி கொண்டுவரப்பட்டதுன்னா அங்கிருந்தே அடில வந்து அந்த கோயில் வழியாவே அந்த திருவரங்கத்துல இருக்கிற அந்த சாமியை வந்து அஹ் ஒரு சுரங்கப்பாதை வழியாதான் இந்த திருப்பதிக்கு கொண்டுவந்து வச்சுருக்காங்க அது வந்து அவங்க ஒரு புக்குல படிச்சபோது நான் தெரிஞ்சுகிட்டேன் அப்புறம் வந்து இந்த அஹ் அது வந்து இந்த நிகழ்வை வந்து குறிப்பதற்காகத்தான் கட்டப்பட்டது ரங்கராஜ மண்டபம் அப்படின்னும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் இஸ்லாமியர்களிடமிருந்து திருமலை கோயில் வந்து தப்பிப்பதற்கு சுவாரஸ்யமான வரலாறும் ஒன்னு இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க அந்த முகலாயப்படையினர் வந்து மலையின் மேல என்ன கோயில் இருக்கு அப்படின்னு அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட கேட்டபோது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அஹ் அது ஒரு நோக்கம் அந்த பழக்கவழக்கத்தை அப்படியே அந்த அதெல்லாம் வந்து நான் அந்த உள்ளூர் மக்கள் வந்து நல்லாவே அஹ் தெரிஞ்சுகிட்டாங்க அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா

ஏழுமலையானை தரிசிக்கவேண்டும் என்கிற சம்பிரதாயம் வந்து இருக்கு பன்றி மீது வந்து முகலாயர்களுக்கு இருக்கும் வெறுப்பால அவங்களுக்கு வந்து பன்றினா புடிக்காது அதனால அவங்க என்ன பண்ணுனாங்கன்னா திருமலைக்கு செல்லும் எண்ணத்தையே கைவிட்டுட்டு அஹ் திரும்பி சென்று விட்டனர் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு அஹ் அப்புறம் வந்து இது பிரம்மோத்சவம் பற்றி சொல்றேன் திருப்பதில வந்து பிரம்மோத்சவம் வந்து புகழ்பெற்ற கோயில் திருவிழா அங்க வந்து பங்குனி மாதத்துல வந்து வருகின்ற பௌர்ணமி கணக்குல கொண்டுதான் இந்த திருவிழா வந்து நடத்தப்படுது சில தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பும் செய்கின்றன

ஒளிபரப்பினாலும் மார்கழி மாதாத்துல மட்டும் தமிழ் திருப்பல்லாந்து அப்புறம் திருப்பாவை பாசுரங்களை ஒளிபரப்புகிறார்கள் அப்படிங்கிறாங்க அஹ் திருப்பதின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவு வருவது வந்து திருப்பதி லட்டுதான் நான் எல்லாம் வந்து ரொம்ப லைன்ல நின்னு லட்டை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் வந்து மனசே நிம்மதியா இருந்துச்சு அதோட அந்த லட்டு செய்யும் போது அதோட ஸ்மெல் வாசனை வந்து அந்த மலை ஃபுல்லாவே அடிக்குது அஹ் நான் அதுக்குன்னே அந்த லைன்ல நின்னுகிட்டு இருந்தேன் இங்க வந்து பிரசாதமா வழங்கப்பட்ட லட்டு வந்து உலகப்புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திருப்பதி லட்டுன்னு சொன்னா யாராலுமே வேணாம்னு சொல்ல முடியாது இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துல வந்து தவிர வேறு ஒருவரும் தயாரித்து விற்கவும் கூடாது அவங்க தவிர வேற யாருமே அந்த லட்டை வந்து தயாரிக்கவும் முடியாது தயாரித்தாலும் அந்த சுவையும் வராது இது வந்து புவிசார் குறியீடு காப்புரிமையை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த லட்டு வந்து சர்க்கரை, கடலைபருப்பு, நெய், முந்திரிப்பருப்பு, அஹ் உலர் திராட்சை, பச்சை கற்ப்பூரம் குந்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் வந்து இது வந்து செய்யப்பட்டதுனால இது பிரத்யேகமான ஒரு முறையில தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்னாம் ஆண்டு

அஹ் அப்போ வந்து திருப்பதிக்கு போற அந்த சாலை வழி பத்தி சொல்றேன் தென்னிந்தியா முழுவதும் செல்ல வந்து அப்புறம் வந்து அருகில் இருக்கும் ஊர்களுக்கும் பெரிய நகரங்களுக்கும் செல்ல திருப்பதில வந்துட்டு பேருந்து வசதி இருக்கு ஆனா அந்த மலைல பேருந்து வழியா அழைச்சுட்டு போகாம

நான் அந்த அனுபவத்தை நிறையவே இது பண்ணுனேன் அப்போ என்னாச்சுன்னா அஹ் சென்னை, மதுரை, வேலூர், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் போன்ற

தொடர்வண்டி நிலையமும் இருக்கு எல்லா வசதிகளும் இரண்டும் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்றமாதிரி சென்னை, மும்பை ரயில் வழியில் மத்தியில் இருக்கும் ரேணிகுண்டா சந்திப்பு, திருப்பதி நகர் பேருந்து வெறும் ரெண்டே நிமிட தொலைவுலதான் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க திருப்பதில இருந்து நாட்டின் பல பகுதிகளுக்கு புறப்பட்டு செல்லும் ரயில்களும் பல இருக்கு அங்க அப்படின்னு சொல்றாங்க அஹ் வான்வழிப்போக்குவரத்தும் இருக்கு திருப்பதி விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமா அஹ் அது வந்து அங்க இருக்கிற விமான நிலையம் அப்படின்னு சொல்றாங்க இங்கிருந்து ஹைதராபாத், விசாகப்பட்டினம், டெல்லி, பெங்களூர் ஆகிய இடங்களுக்கும் வந்து நேரடியாக விமானங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நகரத்துல மையத்துல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல இது வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விமான இது வந்து மிக அருகாமையில் அமைந்திருக்கும் பன்னாட்டு விமான நிலையம் ச்ன்னையில் உள்ளது அப்படின்னும் சொல்றாங்க இது வந்து திருப்பதில இருந்து சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருப்பதி விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றுவதற்கான வேலைகள் நடைபெற்று இப்போ வந்து அது நடைமுறையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அஹ் இதுல வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கா ஒன்னு இருக்கு அஹ் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கா வந்து ஆந்திரப்பிரதேசத்துல இரண்டாவது உயிரியல் பூங்கா அப்படின்னும் சொல்றாங்க இது வந்து ஏராளமான விலங்கு அஹ் செடி, கொடி எல்லாமே பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பூங்காவுல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினைஞ்சுவரை வரைப்புலிகள் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருவிழாக்கள் பற்றி சொன்னா வைகுண்ட ஏகாதேசி, ராம நவமி, கிருஸ்ன ஜெயந்தி, புரட்டாசி மாத பிரம்மோத்சவம், மார்கழி உற்சவம் மிகவும் முக்கியமாக விழாவாக கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல வந்து ஒரு வாரத்துக்கு லட்சக்கணக்குல பக்தர்கள் குவிகிறார்கள் அஹ் ரத சப்தமி, மகா சுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க இந்த சமயத்துல வேங்கடேஸ்வரரின் திருவுருவச்சிலை வந்து வீதி வீதியாக தேர்ல எடுத்து செல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது கீழ்த்திருப்பதில மட்டுமே கங்கம்மா அஹ் கங்கம்மா என்னும் திருநாள் விசேசமா கொண்டாடப்படுது கங்கம்மாவுக்கு பொங்கல் மற்றும் விலங்கு பலிகளை பக்தர்கள் படைக்கிறார்கள். கங்கம்மா, கோவிந்த கடவுளின் தமக்கையாக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

சொல்லவா சுகந்தி

ஆஹ் சொல்லுங்க உங்களுக்கு நீங்க கோடை விடுமுறையில எங்கேயாவது போயிருக்கீங்களா அதைப்பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க நான் கோடைவிடுமுறையில வந்து விளையாட்டு பூங்காக்குதான் போயிருக்கேன் பெரிய பூங்கா எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாம்தான் போயிருக்கேன் அது அப்புறம் கோயமுத்தூர், பொள்ளாச்சி திருப்பதி இந்த ஊருக்கெல்லாந்தான் போயிருக்கேன் வேற எங்கேயும் பெருசா போனதில்லை அஹ் போனதும் கோவிலுக்கு மட்டுந்தான் போயிருக்கிறது நாங்க விடுமுறை நாட்கள்ல போனதுனால பெரிய பூஜை எல்லாம் நடக்காது சாதாரண நாள் போலவே இருக்கும் கூட்டமும் இருக்காது நாங்க போயிட்டு பூஜை மட்டும் பண்ணிட்டு சாமி பாத்துட்டு அங்க சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு வந்துருவோம் அஹ் அங்கேஇருந்து வரும்பொழுது ஏதாவது ஒரு நியாபகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கோவில்ல இருந்து எதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம் அஹ் ஒரொரு கோவில்ல இருந்தும் வாங்கிட்டு வந்த பத்திரமா வச்சுப்போம் இது வந்து அந்த கோவிலுக்கான நியாபகம் அப்படின்னுட்டு வேற எங்கேயாவது போனோம் அப்படின்னா அங்கேயிருந்து துணி வாங்கிட்டு வருவோம் ஏன்னா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மாதிரியான துணி இருக்கும் இல்லையா அதுக்கான வேற்றுமை இருக்கும், இங்க இருக்கிற சென்னையில இருக்கிற துணிக்கு வேற மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கிற துணிக்கு வேற மாதரியான மெட்டீரியல் இருக்கும் அதனால வேற எங்கயாவது நாங்க போறோம் அப்படின்னா அங்கேயிருந்து ஆடை வாங்கிட்டு வர்ரது இல்லாட்டி எதாவது ஒரு நியாபகமா பொருள் வாங்கிறது, சுத்திப்பாக்கிறது அந்த மாதிரிதான் இருக்கும் உம் சரி சுகந்தி நான் வந்து

பல ஆயிரக்கணக்கான அரிதான பறவைகள், அப்புறம் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, மான் மான் அப்படின்னு நிறைய இருக்கும் நாங்க போனப்ப எல்லாம் வந்து யானையை வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க அந்த அந்த இதுல்லாம் பாக்கறதுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோசமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்க போயிருந்தப்போ கொஞ்சம் விலங்குகள் எல்லாம் வந்து இல்லை என்னாச்சுன்னு வந்து ஒண்ணுமே தெரியல

இதுல வந்து இதோட நேம் என்னன்னா வந்து வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்க போயிருந்தோம் இதோட சிறப்பு அப்படின்னா என்னன்னா வந்து

தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து எதுவா பண்ணியிருந்தாங்க அதேபோல வந்து வண்டலூரோட உயிரியல் பூங்காவுல உள்ள விலங்குகளுக்கு எல்லாம் வந்து உணவு முறைகள்லையும் வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து அந்த பூங்கா நிர்வாகம் வந்து கொண்டு வந்து இருந்தது அப்புறம் வந்து கோடைக்காலம் என்பதால வந்து உடலுக்கு ஒரு குளிர்ச்சியான உணவுகளையும் விலங்குகள் வந்து மகிழ்வித்து உண்பதற்காக குரங்கு உள்ளிட்ட விலங்குகளுக்கெல்லாம் வந்து ஐஸ்ல வந்து உறைய வைத்த அந்த பழங்கள் உள்ளிட்ட உணவுப்பொருட்கள் எல்லாம் வந்து பூங்கா நிர்வாகம் வந்து வழங்கி இருந்துச்சு அதேபோல வந்து பொதுமக்களுக்கு வந்து ஆங்காங்கே கூடுதலா வந்து தண்ணீர் வசதிகள் வந்து நமக்கு ரொம்பநெரம் ஆகும் அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் பூங்கா அதனால நம்ம நடந்து போறது கஷ்டம் நாங்க போனப்ப வந்து மிதி வண்டி எடுத்துகிட்டோம் நானும் எனது என்னோட நண்பர்கள், அப்புறம் என்னோட அண்ணா, அண்ணி சொல்லிட்டு நிறையப்பேர் வந்திருந்தாங்க அதனால மிதிவண்டி எடுத்துகிட்டோம் மிதிவண்டி எடுத்துகிட்டுதான் நான் அங்க வந்து அந்த பூங்காவையே சுத்திபாக்க போனோம் அங்க வந்து பட்டாம்பூச்சிக்கெல்லாம் வந்து தனியா ஒரு தோட்டம் வைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொரில்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பாக்கவே வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு யானையெல்லாம் குளிப்பாட்டினாங்க அப்புறம் அங்கங்க வந்து நம்ம சாப்பிடுறதுக்கும் வந்து

அங்க போறதுக்குள்ள எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா நண்பர்களோட சேர்ந்து போறப்ப அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அதுபோல வந்து நான் அதுக்கப்புறம் வந்து அடுத்தவாரமே வந்து நானும் என்னோட அம்மா அப்பா